திரும்ப திரும்ப போயிட்டு வரவேண்டியது இருக்கும் என்ன நம்ப வீட்டுல வந்து check பண்ணிட்டுதான் size Correct ஆஹ் இருக்கனு பாப்போம் இதுவே பக்கத்துல உள்ள கடைநா நம்ப உடனே கொண்டு போய் கொடுத்து Change பண்ணிக்கலாம் இதுவே நம்ப வெளிய இருந்து வந்தோம் அப்படினா நம்பளுக்கு travel time அதிகம் ஆகும் Plus ஆஹ் நம்ப Tired ஹம் ஆகிடுவோம். so இந்தமாதிரிலாம் ஹம் ஒரு inconvenient இருக்கறதுனால தான் எல்லாருமே இங்கேயே எடுக்கலாம் Change பண்ண முடியாதுலயா உடனே போய் changeDecide பண்ணி இருக்காங்க என்ன இந்தவாட்டி select பண்ணப்போறது எல்லாமே நான்தான் so அவங்களால வரமுடியாது இப்போ size change ல எதாவது Different இருந்துச்சுன்னா so அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறான் இங்க எடுக்குற Quality அந்த quality கும் Different இருந்துச்சுன்னா இதைவிட நல்ல Quality ஆஹ் இருந்துச்சுனா நம்ப அங்கேயே அஹ் பரவலா காசு செலவு ஆனாலும் பரவலா நம்ப அங்கேயே வாங்கிக்கலாம் ஆஹ் okay கண்டிப்பா இப்போ ஏதவது ஆஹ் okay அப்பிடின்னா பிரச்னை இல்ல நம்ம அங்கேயே போயி எடுக்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அங்க clothes எல்லாம் நல்ல இருக்கும் நான் நம்புறேன் ஆஹ் இப்போ வந்து எல்லா model dresses கிடைக்குமா எனக்கு இப்போ saree எடுக்கணும் அப்பிடின்னா எனக்கு வந்து ஆஹ் ரொம்ப work வெச்சு அந்த மாதிரி லாம் எனக்கு புடிக்காது நிறைய silk sarees தான் நான் வாங்குவேன் ஆஹ் silk saree அங்க நிறைய variety இருக்குமா எவளோ range இருக்கும் அது price range எவளோ இருக்கும் எனக்கு இப்போ நான் வந்து மொத்தமா வாங்கலாம் இருக்கேன் நான் silk sarees வந்து அடிக்கடி போய் தனி தனியா வாங்கிட்டு இருக்க முடியாது so sarees தான நம்ப பண்றது தான் exchange ஹம் so நான் வந்து ஒரு மூணு saree வாங்கலாம்னு இருக்கன் அதுலயும் எனக்கு readymate blouse இருந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் அதுல நிறைய embroidery workssaree works சொல்லுவாங்களா அந்த மாதிரி works இருந்த நல்ல இருக்கும் அந்தமாதிரி எதுவும் ஹம் soryy ஹம் embroiderd முன்னாடியே stretched blouse எல்லாம் available ஆஹ் இருக்குமா அங்க ஹம் ok எனக்கு இப்போ வந்து ஒரேயொரு saree மட்டும் தான் high cost லா வாங்குவானு நினைக்குறான் மத்த ரெண்டும் எனக்கு சும்மா five hundreds குள்ள இருந்த போதும் அந்த range லாம் silk sarees கிடைக்குமா ஹம் இல்லை அந்த range லா கிடைக்காத

ok இப்போ reliance எடுத்துகிட்டீங்கன்னா அவங்களோட brands நெறய இருக்கும் ஹம் okother brands அவங்க sale பண்ணுவாங்க like avasa அந்த மாதிரி ஒரு brand எல்லாம் offer ஓட sale பண்றாங்க அந்த மாதிரி brands எல்லாமே அங்க கிடைக்குமா எல்லாத்துல brands இருந்தும் கிடைக்குமா நீங்க என்ன என்ன brand வாங்கி இருக்கீங்க உங்களுக்கு எந்த brand புடிக்கும்

ok அங்க ready made blouses ஹம் Pothys நல்ல இருக்குமா ஏன்னா reliance லா பாத்ததில்லை அங்க நல்லாயிருக்குனா நம்ப அங்கேயே purchase பண்ணிக்கலாம்

ஆஹ் கண்டிப்பா நம்ம அந்த time லேயே போகலாம் எனக்கு இப்போ வந்து cash எதுமே கைல இல்ல எல்லாமே card ல தான் இருக்குது okay கண்டிப்பா அப்போ நான் வந்து card use பண்றேன் card அதிகமா balance இருக்குது

okay இப்போ நாங்க family போறோம் அப்பிடின்னா நாங்க car ல தான் போவோம் mostly அங்க park நடந்து வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏதும் இருக்குதா அங்க okay அங்க சாப்புட்றதுக்கு தனியா floor இருக்குதா ஏன்னா நம்மளுக்கு பண்ணிட்டே இருந்தோம் அப்பிடின்னா அந்த மாதிரி லாம் available இருக்குதா okay கண்டிப்பா அப்பிடின்னா நம்ம shopping வயசானவங்களுக்கு மேல அந்த மாதிரி floors different இருக்கும் இல்லையா kids தனியா boys தனியா girls தனியா women தனியா அந்த மாதிரி age difference

okay okay okay okay

okay okay mam okay okay okay okay

okay pkay okay

okay okay okay okay

okay okay okay family ல இருக்க எல்லாரோட அளவு okay okay okay கண்டிப்பா நம்ம எல்லாம் கடையும் search பண்ணி பாப்போம் okay நம்ம நாளைக்கு பாக்கலாம் okay கண்டிப்பா நம்ம நாளைக்கு அங்கேயும் போய் check பண்ணலாம் இந்திய பொருளாதாரத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒன்னுன்னா அது agriculture மட்டும் தான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அதை பத்தி அவ்வளவு தெரியாது விவசாயிகள் என்ன கஷ்டப்படுறாங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம கொ~ கொடுக்குற அரிசி கூட நம்ம வேற யாராவது தயாரிச்சு தர்றாங்க அப்படீன்னுதான் நினைப்போம் அந்த ஒரு சின்ன அரிசி அவங்க இது பண்றதுக்கு ஒரு நெல்லை அறுவடை பண்ணி எவ்வளவோ வேலைகள் செஞ்சு நமக்கு அவ்வளவு ஒரு வேளை மூணு வேளையும் சாப்பாடு போடுறாங்க அப்போ அதுக்காகவாவது நம்ம சாப்புடறதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இந்த சாப்பாட கொடுத்த அந்த விவசாயிக்கு நன்றி நம்ம சொன்னாலே போதும் அதுவே ரொம்ப பெரிய ஒரு விஷயந்தான் ஏன்னா ஆஹ் விவசாயி அப்படீன்றது ஒரு உத்தேசமாக சொல்ல முடியாது அவங்க வந்து என்ன வேலை பாக்குறாங்க என்ன பண்றாங்க அப்படீன்னா இரவு பகல் பார்க்காம செய்யாம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அந்த உழைப்பான இது விவசாயிகளுக்கு தான் தெரியும் இதே அதிக மழை பெயிஞ்சாலும் பயிரெல்லாம் நாசமா போயிருது மழை பெய்யாட்டினாலும் பயிர் எல்லாம் நாசமா போயிருது அப்படி இருக்கும் போது அதை நம்பி இருக்குற பல குடும்பங்கள் எல்லாம் வறுமையில வாடுறாங்க ஆனால் அதை வாங்கி சாப்புடுற நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் விவசாயிகள பாத்தாலேவும் வறுமையாதான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணுங்கற மனப்பான்மை எல்லாம் நமக்கு வராது நமக்கு சாப்பாடு கிடைக்குதா அப்படீன்ற மாதிரி தான் நம்ம எப்போவுமே ஏன்னா இந்த மொத்த அஹ் நாட்டு உற்பத்திலேவும் விவசாயத்தோட பங்கு அப்படீன்னு பார்த்தாலே ஒரு எழுபது சதவீதம்னு வச்சிக்கலாம் ஏன்னா இங்க இருந்து தான் நம்ம நம்ம ஊர்ல நம்ம இருக்குற இடத்துல இருந்து தான் பல இடத்~இடங்களுக்கு ஏற்றுமதிய நம்ம பண்றோம் அதனால நம்ம வந்து நம்ம தான் எல்லாருக்கும் உணவளிக்குறோம் அப்டின்னு நம்ம வந்து பெருமையா அதை வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா நம்ம வந்து நினைச்சிக்கணும் அந்த காலத்துல இருந்து இந்தக் காலத்துக்கு வரைக்க

பெரிய தோட்டமா வச்சு அதுல நெல் அறுவடை இங்கிட்டு போட்டிருக்காங்க இங்கிட்டு அங்க கத்திரிக்காவும் ஊனிருக்கேன் தக்காளியும் ஊனிருக்கேன் அப்படி வெங்காயம் ஊனிருக்கேன்னு சொல்லிட்டு தேவையான சமையல் இதற்கு எல்லா~தேவையான எல்லா item உம் அவங்க வந்து ready பண்ணி அதை மொத்தமா அவங்க என்ன செய்றாங்கன்னா கடையில கொண்டு போய் கொடுத்து அதுல இருந்து நம்ம வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி தான் இருக்கு so விவசாயத்துலயும் அதே மாதிரி இப்போ இருக்குற அந்த காலத்துல வந்து எந்த ஒரு செயற்கை கருவி எதுவுமே பயிரோ பூச்சியோ எதுவுமே போடாம இயற்கையா நல்லா ஒரு முறையில அவங்க ready பண்ணி கொண்டு வந்து டுத்தாங்க அவங்க வீட்டு generations தான் இப்போ அவுங்க என்ன செய்றாங்க பத்து நாள்ல வர வேண்டிய காய்கறிகள ரெண்டே நாள்ல வரணும் அப்படீன்றதுக்காக பல பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க பல கிருமிகளை உள்ள விடுறாங்க அந்தமாதிரி பழம் வந்து டக்குனு பழுக்கணும் அந்த காய் வந்து டக்குனு பழுக்கணும் அப்டின்றதுக்கு அது ஊசி மூலமும் பழுக்க வைக்கிறாங்க அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ கொண்டு வந்துருக்காங்க அதுவே ரொம்ப system ரொம்ப மாறின மாதிரி ஆயிடிச்சு agriculture லயும் இப்படி பண்றீங்களே அப்படீன்ற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு அதையும் நம்ம வாங்கி சாப்புடுறதுனால அந்த taste அது வேற நம்ம இயற்கை முறையில சாப்பிட்டு பழுத்து சாப்பிடுறது ஒரு taste ல இருக்கும் செயற்கையா பழுத்து சாப்பிடுறது ஒரு taste ல இருக்கும் அந்த காலத்து ஆளுங்க எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சுருவாங்க இது செயற்கையா அப்பறம் நமக்கெல்லாம் தெரியாது அது ஆஹ் taste ஆ இருக்கா okay அப்டின்ற மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுகிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க அதுலயே ஊறி போயிருக்கிறவங்க அந்த வருஷம்~அந்த காலத்துல இருக்குறவங்கலாம் பல வருஷமா இந்த விவசாயத்துல ஊறி போய் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எது எப்படி சாப்பிடுறது எல்லாமே ஆனா இப்போ இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த education system உம் வளரல agriculture உம் அந்த அளவுக்கு இல்ல இப்போ education ல கூட தனியா agriculture படிக்கணும் படிக்கணும் அதுல வந்து பிள்ளைங்க வந்து important கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனியா ஒரு subject ஏ வச்சு அதுக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க so நமக்கு தெரிஞ்சிக்க அஹ் தெரியாதவங்களும் இருப்பாங்க so இனிமேல் தெரிஞ்சுகிட்டாவது நம்ம வந்து agriculture க்கு ரொம்ப important கொடுக்கணும் இப்போ இருக்கிறவங்க யாரு விவசாயத்துல அந்த அளவுக்கு அந்த வயல்ல இறங்கி அந்த சேத்துல மிதிச்சு செஞ்சு வேலை பாக்குற மாதிரி இல்ல எல்லாருமே எல்லாம் machine தான் தொழில்நுட்பம் ஆஹ் வளர்ந்துட்டே போறதுனால machine மூலமா தான் எல்லாம் இது பண்ணி செயற்கை முறையில தான் எல்லாமே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இயற்கை முறையை தேடி போனா அதுக்கு நம்ம தான் உள்ள இது பண்ணணும் அந்த மண்ண மிதிச்சு நீர்ப்பாசனம் தேடி அந்த பசப்பசேன்னு அந்த வயல்ல ஓடி விளையாண்டு அந்த நாட்கள் எல்லாம் திரும்ப வருமான்னு தெரியல இப்போ மழை இல்லாததுனால

உன்னதமான ஒண்ணுதான் அதுவும் இல்லாம விவசாயத்துல வந்து HYV அப்படீன்ற விதைகள் எல்லாமே பயன்படுத்துறாங்க அது வந்து ஏன் அப்படீன்னா அது வந்து பல அளவு என்ன செய்யுன்னா மகசூல வந்து அதிகப்படுத்துமாம் நமக்கு வந்து அதெல்லாம் பத்தி தெரியாது அப்போ ஆஹ் மகசூல் தரக்கூடிய விதைகள் தரக்கூடாத விதைகள் அப்படீங்கற மாதிரி எல்லாம் இருக்கு பல இது கொண்டு வந்துருக்காங்க விவசாயத்துல நமக்கு அதை பத்தி அவ்ளோவா தெரியாதுன்றதுனால நம்ம இது okay இது இவங்கதான் தயாரிச்சாங்க இது இவங்க தயாரிச்சாங்க நம்ம சாப்பிடறோம் ஆனா அதுல பல பண்ற பொருட்கள்லயும் பல நன்மையும் இருக்கு பல தீமைகளும் இருக்கு சில விவசாயிகள் மட்டும் தான் உணவ வந்து என்ன செய்வாங்கன்னா இயற்கை முறையில நல்லா செயற்கையா எதுவுமே use பண்ணாம இயற்கை முறையிலேயே இதை வந்து வர வைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டுவருவாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆஹ் சீக்கிரம் வந்தா போதும் அப்படீன்னு செயற்கையா இது பண்ணுவாங்க இப்போலாம் நிலங்களே பல இடங்கலள்ல பார்க்கவே முடியல எங்க பாத்தாலும் அங்கயும் வீடு எல்லாம் கட்டி அந்த மாதிரிதான் இருக்கு

கடன் வாங்குறது bank ல அந்தமாதிரி எல்லாமே பண்ணலாம் அந்த மாதிரி வாங்கி நம்ம அதுக்கான முயற்சியை செய்யணுமே தவிர நம்ம தோல்வி ஆயிட்டோம் இது வரல அப்படீன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்கவே கூடாது விவசாய நிலங்களாக நிலங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மூலமா பல குழந்தைங்கல்லாம் ஒரு வேளை சாப்பிடுறாங்க அப்படீன்னு நினைக்கும் போதே அவங்க தான் ரொம்ப பெருமை படணும் நம்ம விக்கிற அரிசி நம்ம பூமியில நம்ம இடத்துல விளைஞ்ச அரிசி, காய்கறிகள், பழங்கள் எல்லாம் இவ்வளோ பேருக்கு சென்றது இவ்வளோ பேரொட வயித்து பசிய போக்குது அப்படீன்னு சொல்லிட்டு விவசாயிகள வந்து நினைச்சு பெருமை படணும் இன்னை வரை generation ல வந்து எப்படி இருக்கும் அப்படீன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னும் தெரியாது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதை safe ஆ நம்ம பாதுகாத்துக்கணும் ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நாம இல்ல நம்மதான் அதை வந்து பாத்துக்கணும் ஆஹ் அதுக்கு தேவையான என்னென்ன பண்ணணும் அப்படீன்னு எல்லாமே தெரிஞ்சு நம்ம தான் ஏன்னா agriculture அப்படீங்கறது ரொம்ப முக்கியமானது அதுல விவசாயிகள் வந்து எவ்வளோ ஈடுபாடோட உழைக்கிறாங்க அது நாலு வேளை உழைச்சாதான் நம்மளால சாப்பிட முடியும் அப்படீன்ற அளவுக்கு அவங்க இருக்கும்போது நம்மளால food அ waste பண்ணாம செய்யாம நம்மளும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இப்போ

நம்ம விவசாயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வர்ற பணத்துல நம்ம வந்து அவங்களுக்கு திரும்ப செலுத்திக்கலாம் இந்த மாதிரி பல இது இருக்கு இந்த அளவுக்கு அந்த காலத்துல எதுவுமே கிடையாது ஆஹ் அவங்க நகைகள் அந்த மாதிரி வித்துதான் ஆஹ் வயல் வேலைய காப்பாத்திருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ இருக்குற காலத்துல எவ்வளவோ government வந்து schemes லாம் கொண்டு வந்துட்டாங்க நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு அதுக்காக முயற்சியில இறங்கி நம்ம இதுவரைக்கும் காப்பாத்தல அப்படீன்னாலும் இனிமேலாவது நம்ம விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாத்துறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு மழை வராது அப்படீன்றதெல்லாம் சொல்ல முடியாது அது வரும் நம்ம அதுக்கேத்த மாதிரி மழை காலம் அவங்களுக்கு தெரியும் எப்போ மழை காலம் எப்போ வெயில் காலம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கேத்த மாதிரியான பயிர்களும் அவங்க வந்து பயிரிடுவாங்க இப்போ இருக்கிற நிலமைக்கு இந்த பயிர்தான் போடணும்

hello

அஹ் hello ma'am இது ஆர் வி டூரிஸ்ட் ஏஜென்சி தானே ma'am ஆமா ma'am இது வந்து ஆர் வி டூரிஸ்ட் ஏஜென்சி மதுரை ma'am உங்களுக்கு என்ன மாதிரியான help தேவைப்படுது அஹ் okay ma'am இப்ப நாங்க கன்னியாகுமரில இருக்கோம் ma'am நாங்க மதுரைக்கு வரலாம்னு plan போட்டுருக்கோம் family யோட சேர்ந்து

so எங்களுக்கு அங்கவுள்ள area என்னென்ன places இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது so அதைபத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ma'am அஹ் okay ma'am இது தான் ma'am இது வந்து என்ன ma'am அஹ் எங்களோட மதுரையில இருக்குற இந்த ஆர் வி டிராவல்ஸ் ஆஹ் ஆர் வி டூரிஸ்ட் ஏஜென்சி பத்தி எப்படின்னா அஹ் இந்த மாதிரி வர அஹ் tourist place க்கு வர்றவங்களுக்கு அஹ் இங்கயிருந்து tourist place பத்தி தெரியலைன்னா உங்களுக்கு gui~ guidance குடுக்கறது எங்களோட work ma'am அஹ் நாங்க அது மாதிரி உங்களுக்கும் இதுவரைக்கும் நிறைய customers க்கும் நாங்க வந்து நிறைய guidance குடுத்திருக்கோம், நிறைய பேர் வந்து அஹ் hotels arrange பண்ணிக்குடுத்து அதுக்கப்புறமா வந்து food எல்லாம் arrange பண்ணி குடுத்து இந்த மாதிரி எல்லாம் நாங்க ஒரு package மாதிரி பண்ணிக்குடுத்திருக்கோம் ma'am so உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது help தேவைப்படுதா ma'am அதாவது tourist package மாதிரி ஏதாவது வேணுமா ma'am அதாவது food உ அஹ் அதுக்கப்புறமா stay பண்ற hotel இதெல்லாம் நான் உங்களுக்கு arrange பண்ணி தரலாமா இல்லைன்னா வெறும் அந்த city ல இருந்து tourist place அ மட்டும் உங்களுக்கு வேணுமா ma'am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 so எங்களுக்கு தங்குறதுக்கு தங்க வேண்டிய இடமெல்லாம் எங்களுக்கு தேவை இருக்காது ma'am நாங்க bus லேயே stay பண்ணிப்போங்க அப்படியே வேற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 தேவைப்பட்டா உங்கள்ட்ட உங்கள்ட்ட guides லாம் இருப்பாங்கல்ல ma'am ஆமா okay ma'am நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு அதாவது என்னன்னா

அஹ் இந்த கோவில் அதாவது நிறைய பேர் வந்து சாமி தரிசனத்துக்காக நிறைய பேர் மதுரைக்கு வருவாங்க ஏன்னா மதுரையில வந்து நிறைய

நான் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் ma'am வேற எல்லா place உமே நீங்க சொல்றீங்களா ma'am சரி okay ma'am okay அதாவது எப்படின்னா நான் இதை சொல்றது correct தான் நிறைய பேர் மதுரைக்கு வர்றதே மீனாட்சி அம்மன் temple வந்து visit அந்த தரிசனத்துக்குதான் வருவாங்க அதையும் தாண்டி நிறைய கோவில் இருக்கு நிறைய tourist place உங்களுக்கு enjoy பண்ற மாதிரி நிறைய இருக்கு ma'am நான் அதுவந்து உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எல்லா இடத்துக்கும் போலாம் உங்களுக்கு ma'am ma'am எத்தன நாளைக்கு நீங்க plan பண்ணிருக்கீங்க அதாவது one day plan ஆ அப்படியில்லைன்னா one week family யோட அஹ் சேர்ந்து enjoy பண்ற மாதிரி enjoy பண்ற மாதிரியான plan இருக்கா ma'am அப்படி நீங்க one week னா நிறைய places உங்களுக்கு நான் சொல்லுவேன் ma'am ஆமா ma'am நாங்க one week தாண்டி கூட stay பண்றது மாதிரிதான் இருக்குது ma'am so நீங்க நிறைய places சொல்லுங்க ma'am okay ma'am அதாவது என்னன்னா first first மதுரையில ரொம்பவே famous ஆனது என்னனா number one ல இருக்குறது மீனாட்சி அம்மன் temple தான் ma'am அதை நீங்களே சொல்லிட்டீங்க இது வந்து எப்படின்னா இங்க வந்து ரொம்பவே விசேஷமான கோவில் ma'am ஏன்னா நிறைய பக்தர்கள் daily கூட்டமா வந்துட்டே இருக்கும் ma'am அந்த அளவுக்கு இங்க ரொம்ப கூட்டமா இருக்கும் okay வா ma'am next வந்து என்னன்னா அழகர் கோவில் மதுரை அழகர் கோவிலும் இங்க ரொம்பவே famous ஆனது so வந்து

ரொம்ப famous ஆ இருக்கு இங்கேயும் நிறைய பக்தர்கள் எல்லாம் வருவாங்க அதாவது அஹ் அங்க போறவங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறவங்க இங்கேயும் வந்துட்டுதான் ma'am போவாங்க இது வந்து அஹ் இந்த அழகர் கோவில் வந்து நிறைய விஷ்~ நிறைய வந்து கதைகள் எல்லாம் இருக்கு இந்தக் கோயிலுக்குன்னு அது வந்து உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க ma'am அதாவது அங்க வந்து இருக்கவங்க ஒவ்வொரு அஹ்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 இல்லை ma'am எங்களுக்கு அந்த மீனாட்சி அம்மன் கோயில் மட்டும் தான் தெரியும் ma'am வேற எந்த place உம் எங்களுக்கு தெரில ma'am அங்க இருக்க visitors அதுக்கப்புறமா guidance ல இருக்கவங்க நிறைய பேரு உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கு நிறைய explain பண்ணுவாங்க உங்களுக்கும் இதை பத்தி நிறைய தெரிய வரும் ma'am next வந்து என்னன்னா திருமலை நாயக்கர் மஹால் இதுவும் ரொம்ப பெருசா பழமை வாய்ந்ததா வரலாற்று மிக்க ஒரு ம~ மண்டபம் மாதிரி இருக்கும் இதுல வந்து நிறைய அந்த பழங்காலத்து அஹ் கதைகள் எல்லாம் இதுலயும் இருக்கு அதுவும் உங்களுக்கு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க ma'am அதாவது அங்க என்னென்ன specialty இப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லுவாங்க ma'am next வந்து கூடல் அழகர் temple இதுவும் ரொம்ப விசேஷமான கோவில் ma'am அதாவது மதுரைனாலே ரொம்ப விசேஷம்ன்னா கோயில்தான் ma'am இதுல வந்து timing வேற குடுத்திருக்காங்க ma'am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

ஆஹ் என்ன ma'am ஏதாவது doubt இருந்துச்சுன்னா கேளுங்க ma'am இல்ல ma'am நீங்க பேசுனது விட்டுவிட்டு கேக்குது அதான் நான்

okay ma'am இந்த அதாவது இந்த கூடல் அழகர் temple க்கு நீங்க உள்ளாடி போகணும்ன்னா சின்ன உங்களுக்கெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு வந்து twenty rupees ticket அதுக்கப்புறமா childrens க்கு வந்து ten rupees okay வா ma'am next வந்து அந்த திருமலை நாயக்கர் மஹால் சொன்னேன்ல ma'am அங்க வந்து எப்படின்னா ஆஹ் அங்க உள்ள time வந்து மா~ காலை ஒன்பது மணியில இருந்து ஒரு மணி வரைக்கும் அடுத்தது திரும்ப ரெண்டு மணியில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ma'am

அந்த time குள்ளதான் உள்ள போகமுடியுமா ma'am ஆமா இந்த time க்கு தான் உள்ளாடி போகமுடியும் இந்த time க்கு உள்ளாடிய நாம இப்ப வந்து அஹ் ஒரு show இருக்கு ma'am அதுல வந்து எப்படின்னா ஆறே முக்காலுக்கு வந்து இங்கிலிஷு அஹ் எட்டே காலுக்கு வந்து தமிழ் show இருக்கு ma'am இங்க திருமலை நாயக்கர் மஹால்ல இதுல வந்து ticket வந்து எப்படின்னா பெரியவங்களுக்கு பத்து ரூபாயும் சின்னவங்களுக்கு அஞ்சு ரூபாயும் அஹ் okay ma'am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

காந்தி மெமோரியல் மியூசியம் இருக்கு ma'am இது வந்து எப்படின்னா timing வந்து காலையில பத்து மணியில இருந்து மதியம் ஒரு மணிவரை அடுத்து இரண்டு மணியில இருந்து அஞ்சே முக்கால் வரை

அஹ் காலையில அஞ்சு மணியில இருந்து மதியம் ஒரு மணிவரை அடுத்தது திரும்ப சாயங்காலம் நாலு மணியில இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் ma'am next வந்து kazimar big mosque இது வந்து எப்படின்னா முஸ்லிம் பள்ளி ma'am

இல்ல அவங்க சுத்திப்பாக்க விடுவாங்களா ma'am

கிறிஸ்டியன் church ல எல்லாமே வரலாற்று story லாம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு story இருக்கு ma'am இது வந்து timing எப்படின்னா காலையிலே அஞ்சு மணியிலே இருந்து ராத்திரி ஒன்பது மணி வரைக்கும் okay வா ma'am

இது வந்து யானைமலை மதுரை, யானைமலை வந்து இது ஒரு dam மாதிரி ma'am dam ன்னு சொல்ல முடியாது lake ன்னும் சொல்ல முடியாது கொஞ்சம் பெருசுதான் அதாவது சாம்~ அங்க வந்து நிறைய கூட்டம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் okay வா

இதுவும் tourist place இது ரொம்ப சுத்தி பாக்குறதுக்கு ஒரு நல்ல இடம், நீங்க வந்து இதுல இருந்து பார்க்கும் போது இதுல வந்து நீங்க ரொம்ப kids கூட போகும்போது நீங்க ரொம்ப safety யா இருக்க வேண்டிய ஒரு இடம் ma'am okay வா இது வந்து சென்னையில இருந்து approx ten kilometres ல இருக்கு next வைகை டேம் வைகை டேமும் ரொம்ப பெருசு பெரிய dam மதுரையிலேயே இதுவும் ரொம்ப famous ஆன ஒரு tourist place இங்கேயும் families தான் நிறைய பேர் போய் enjoy பண்றாங்க நீங்களும் உங்களோட families அ போய் நீங்க enjoy பண்ணலாம் ma'am

இதோட full view உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ma'am இதோட timing வந்து காலையில ஆறு மணியில இருந்து evening ஆறு மணி வரைக்கும் next வந்து என்னன்னா ma'am வண்டியூர் மரியம் மாரியம்மன் தெப்பக்குளம் இதுவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில் ma'am இங்கேயும் அஹ் நிறைய பக்தர்கள் எல்லாம் போவாங்க இதுவும் ரொம்ப விசேஷமான கோவில் ma'am next வந்து மேரி கதீட்ரல், மதுரை இதுவும் அதாவது செயிண்ட் மேரிஸ் சர்ச்ன்றது ரொம்பவே விசேஷமான கோயில் ma'am அதாவது அஹ் church ma'am இது வந்து அஹ்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 ரொம்ப famous ஆன place மதுரையில, இங்கேயும் நீங்க வந்து families ஆ போலாம் ma'am அதாவது இது கூட timing வந்து ஏழு காலையில ஏழு மணியில இருந்து evening வந்து ஏழு மணி வரைக்கும்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

இது வந்து நீங்க night time போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து chenda மேளம், பஜனை எல்லாம் நல்லா இருக்கும் nighttime போனீங்கன்னா ரொம்ப enjoy பண்ணுவீங்க ma'am அஹ் okay ma'am okay

இது வந்து timing வந்து morning நாலே முக்கால்ல இருந்து பன்னெண்டரை வரைக்கும் அடுத்து வந்து evening நாலே முக்கால்ல இருந்து எட்டே கால் வரைக்கும் ராத்திரி அஹ் okay ma'am okay next வந்து சாமணர் ஹில்ஸ் இது வந்து எப்படின்னா ma'am சமணர் சமணர் ஹில்ஸ் ma'am இது வந்து இது வந்து அந்தக் காலத்துல வந்து சமணர் புத்தம்ன்னு நிறைய மதம்லாம் இருந்துச்சுல்ல ma'am